அஹ் வணக்கம் ரச்சிதா, கஜலட்சுமி வணக்கம் ரச்சிதா, வணக்கம் ஐயன் தலைவர்களோட அதாவது நம்ம அவங்களோட வரலாறை பத்தி யாராவது ஒருத்தவங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கஜலட்சுமி சொன்னாங்க நம்ம வந்து இந்த அசோகரை பத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் உங்களுக்கு அதை பத்தி

கண்டிப்பா ஏதும் ஆட்சேபனையும் இல்ல ரச்சிதா கஜலட்சுமி பத்தி நான் கேள்வி பட்டு ச்சி அசோகரை பத்தி நான் கேள்விபட்டுருக்குறேன்

ஆஹ் நிச்சயமா ஐயன் எனக்கும் எந்த விதமான ஆட்சேபனையுமோ இல்ல அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதால தான் நான் அவரோட பேரை நான் பரிந்துரைச்சேன் ஆஹ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லவும் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா

ஆஹ் அசோகர் என்பவர் வந்து இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட மௌரிய பேரரசின் மூன்றாவது பேரரசர் அப்படின்னு சொல்றாங்க இவர் பொதுவா மகா அசோகர் என்று அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கி மு இருநூத்தி அறுவத்து எட்டு முதல் கி மு இருநூத்து முபப்த்தி ரெண்டு வரை ஆட்சி புரிந்தார் அப்படிங்குறாங்க. இவரது பேரரசு வந்து இந்தியத் துணைக்கண்டத்தின் ஒரு பெரும் பகுதியை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கஜலட்சுமி உங்களுக்கு தெரிஞ்சதை ஆஹ் நிச்சயமா அது மேற்கில் தற்போதைய ஆப்கானித்தான் முதல் கிழக்கில் தற்போதைய வங்காளதேசம் வரை பரவியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவரது பேரரசோட தலைநகரம் பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து புத்த மடத்தை வந்து தழுவி வந்தவரா அதாவது புத்த மதத்தை சேர்ந்த ஒரு புரவலரா வந்து இவ் இருக்குறாரு இருந்தாரு அபடின்னும் சொல்றாங்க பண்டையக் கால ஆசியா முழுவதும் பௌத்தத்தைப் பரப்பியத்தில் ஒரு முக்கியப் பங்காற்றியுள்ளார் அப்படின்னும் சொல்றாங்க

உம் ஆமா கஜலட்சுமி அதாவது அசோகன்றது அமைதியை குறிக்கிறது அதாவது இவர் வந்து போரிடும் முறையே அமைதியா தான் போரிடுவாரு அப்படின்னு தான் கேள்விப்பட்டுருக்குறேன் உம் சில காரணங்கள் வந்து கல்வெட்டுக்களும் இத தான் சொல்லுது ஆஹ் அதாவது இவரு வந்து அசோகர் காலத்துல வந்துட்டு தமிழகத்து முல்ல குள்ள மட்டும் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டுலயே எழுதி இருக்காங்க அதை எல்லாருமே கேள்விப்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்குறேன் எதுக்காக தமிழகத்துக்குள்ள வர முடியலை ஏன்னா இந்த சோழர்கள் வலுவா இருந்ததால என்னால தமிழகத்துல மட்டும் இந்தியாவுல எல்லா நாடுகளையும் மாநிலங்களையும் கைப்பற்றி ஆனா சோழ நாட்டை மட்டும் கைப்பற்ற முடியல காரணம் வந்து சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கல்வெட்டுலயே எழுதி வச்சுருக்காங்க அதாவது இப்போ அசோகர் சிறந்தது பாத்தீங்கன்னா சரியா தெளிவா தெரியல அப்படின்றாங்க தற்போது எஞ்சியுள்ள அக்கால நூல்களில இவர் தகவல் பதிவிடவும் இல்ல அப்படின்றாங்க கி மு மூணாம் நூற்றாண்டுல இவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க

சைரீனின் மகசு மற்றும், எபிருசு அல்லது கோரிந்தின் அலெக்சாந்தர் ஆகியோர் ஆவாங்க இவர் வந்துட்டு பெ மு நான்காம் நூற்றாண்டு பிற்பகுதி அல்லது மூன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில ஒரு ஆண்டில்

ஆஹ் அசோகர் குறித்த பெரும்பாலான தகவல் வந்து இவரது அஹ் பிராமி கல்வெட்டுல இருந்து இவரது இறப்பிற்குப் பிறகு நூற்றாண்டுகள் கழித்து எழுதப்பட்ட பௌத்த புராணங்களிலிருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. பண்டைக்கால இந்தியாவுல வந்து ஆரம்பத்து உருவாக்கப்பட்ட நீண்ட கல்வெட்டுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க அசோகர்வந்து பிந்துசாரரின் மகனும், மௌரிய அரச மரபைத் தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியரின் பேரனும் ஆவார். இவரது தந்தையின் ஆட்சியின் போது நடு இந்தியாவின் உஜ்ஜைனின் ஆளுநராக இவர் சேவையாற்றினார். சில பௌத்த புராணங்களின் படி, ஓரு இளவரசராக தக்சசீலத்தின் ஒரு கிளர்ச்சியையும் இவர் அடக்கினார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கஜலட்சுமி ஆஹ் நிச்சயம ரச்சிதா அசோகரோட கல்வெட்டுகளில இவரது ஆட்சி காலம் வந்து கி மு இருநூத்தி அறுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கலிங்கத்தை வந்து ஒரு மிருகத்தனமான போர் மூலியமா அவர் வென்றதா வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அ சில கல்வெட்டுக்களில கலிங்க பகுதியில இருந்து கண் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அஹ் கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல இந்த மாதிரியான தகவல் எதுவுமே இல்ல அப்படின்னும் கண்டுபுடிச்சுருக்காங்க நம்மளோட தொல்பொருள் ஆய்வாளர்கள் அப்பறம்

முக்கியக் கருத்தாக இது உள்ளது அப்படின்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ரச்சிதா ஆஹ் ஐயன் நீங்க தொடரலாம் ஆஹ் இவங்க மூதாதையர் பக்கம் பாத்தீங்கன்னா அசோகரின் சொந்தக் கல்வெட்டுல விரிவான தகவல்களைக் கொ கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவரது மூதாதையர்கள் பற்றி அவை ரொம்ப குறிப்பிடலை அப்படின்னாங்க புராணங்கள் மற்றும் மகாவம்சம் போன்ற பிற நூல்களில இவரது தந்தை மௌரியப் பேரரசரான பிந்துசாரர் என்றும், இவரது பாட்டன் பேரரசைத் தோற்றுவித்த சந்திரகுப்தர் அப்படின்னும் சொல்றாங்க அஹ் அசோகவத தனமும் அஹ் இவரது தந்தையின் பெயரைப் பிந்துசாரர் என்று சொல்றாங்க ஆனா இவரது மூதாதையர்கள் புத்தரின் காலத்தில் வாழ்ந்த மன்னரான பிம்பிபிசாரை சாரரை அஜாதசத்ரு, உதயணன், முண்டா, க ககவ

அசோகரோட கல்வெட்டுகள் எல்லாம் வந்து கலிங்கப் போருக்கு ஒரு சில ஆண்டுகள் கழித்து, பௌத்தத்தை நோக்கி இவர் படிப்படியா இழுக்கப்பட்டாரு அப்படிங்குறதை வந்து பரிந்துரைக்கிது அப்படின்னு சொல்றாங்க. கலிங்கப் போரை பௌத்த புராணங்கள் குறிப்பிடல.

என்று பலரால் வந்து கூறப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லலாம் கஜலட்சுமி அஹ் நிச்சயமா ரச்சிதா நீங்க சொன்னதை வந்து நான் ஒரு இணையதளத்துல படிச்சுருக்கேன் ஆஹ் ஒரு பெரும் எண்ணிக்கையிலான துபி தூபிக்களை நிறுவியதற்காகவும், மூன்றாம் பௌத்த சங்கத்திற்குப் புரவலராக விளங்கியதற்காகவும், பௌத்தத் துறவர்களுக்கு ஆ ஆதரவளித்ததற்காகவும், பௌத்த சங்கத்திற்கு ஈகைக்குனத்தை குணத்துடன் நன்கொடை அளித்ததற்காகவும் மற்றும் பௌத்தர் அல்லாதவர்களுக்கு இடர்ப்படுத்தியதற்காகவும் கூட அசோகரை இப்புராணங்கள் குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க

நீங்க என்ன நினைக்குறீங்க ஐயன் இதை பத்தி ஆஹ் கண்டிப்பா கஜலட்சுமி இப்போ நம்ம அதாவது அசோகவர்ண அசோகவதனமானது அசோகரின் தாயை சம்ப்